லைட்டு தொங்க போட்ருகாங்க பாக்க நல்லா இருக்குது.

கம்பியெல்லா வச்சு காம்பௌண்ட் மாதிரி கட்டி இருக்காங்க நல்லா நீட்டா இருக்குது.

இங்க ஒரு ஃபங்ஷன் பார்ட்டி நடந்து நிறைய ஃபேமிலிஸ் எல்லா கூடி நிக்காங்க.

இத ஒரு பாக்க ஒரு பில்டிங் மாறி இருக்கு அங்க கம்பிங்களா வச்சி நல்ல நீட்டா இருக்கு.

பூ எல்லா வைச்சு நல்ல டிசைன் மாரி எல்லாமெ பண்ணிருக்காங்க நல்லா இருக்குது.

இங்க பேஷன் போட்டிக்கு கஸ்டம்பர் டைலர் டிசைனர்னு ஒரு கட இருக்குது.

ஒரு ரேடியோ பாக்ஸ் கீழே வெச்சிருக்காங்க ஒரு மைக் வெச்சிருக்காங்க.

இங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க.

ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க பொம்பளைங்க எல்லா இருக்காங்க.

ரெட் கலர் கார் இருக்குது.

அங்கக் கம்பியில துணி காய போட்டு இருக்காங்க.

இது சரக்கு மரம் மரி ஏணி மரி வச்சிருக்காங்க அதுலெ ரெட் கலர்லெ சுத்தி வர மாதிரி இருக்கு.

ரெண்டு பேரும் மேல ஒருத்தன் ஏறி நிக்கிறான்.

மேல நெறியா லைட்ல போட்டுட்டு நல்லா நீட் .